இங்க டோருக்கு வெளிய நெறைய பாக்ஸ்ஸஸ் வெச்சிருக்காங்க.

இந்த ரோட்டோட லெஃப்ட் சைடுல ரெண்டு சின்டெக்ஸ் வச்சிருக்காங்க.

அந்த டீ ஹவுஸ்க்குள்ள ஒரு டி_வி வச்சிருக்காங்க.

இந்த பில்டிங்ஸ் கலர் கலரா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.

இந்த என்ட்ரன்ஸ்ல மூணு வண்டிங்க நிக்க வச்சிருக்காங்க.

பிளேஸ்கு ஒரு சைடுல ஃபுல்லா தண்ணி இருக்கு.

இங்க கொஞ்ஜோ வண்டிங்க ரெண்டு சைடுலயு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க.

அதுல ஒரு சைடுல கொஞ்சம் பேர் நின்னுட்டுருக்காங்க.

இந்த கடைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்லே கீர்த்தி ஸ்டோர்ஸ்னு போர்டு வெச்சிருக்காங்க.

இங்க கொஞ்சொ போட்டோ பிரேம்ஸ் வெச்சிருகாங்க.

அந்த ஃபோட்டோ ஃபிரேமஸ் கொஞ்சோ ஹிந்தில எழுதிருக்கு.

அப்றோ கொஞ்சோ ஃபோட்டோ ஃபிரேம்ஸ் சாமி படம் போட்டுருக்கு.

இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு.

இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல ஒரு கம்பி வேலி போட்ருக்காங்க.

இந்த ஏ_டி_எம்க்கு சைட்ல ரெட் அண்ட் பர்பிள்ல ஹிந்தில எழுதுன போஸ்டர் இருக்கு.

இந்த பில்டிங்க்கு வெளிய பூத்தொட்டிகள் ஹாங் பண்ணிருக்காங்க.

இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்சச் சேர்ஸ் போட்ருக்காங்க.

து இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க் .

வே ஜிம்ல கொஞ்சோ ஜிம் எக்குப்மெண்ட்ஸ் இருக்கு.

இந்த ஒயிட் ரைஸ் பக்கத்துல கொஞ்ச வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த எடத்துல நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த வாட்டர் ஃபால்ஸ சுத்தி நெறைய பாறைகள் இருக்கு.

இந்த ரெஸ்டரன்ட்க்கு வெளிய ஒரு வண்டி நிக்க வச்சிருக்காங்க.

இங்கே ஒரு வழி இருக்கு அதோட கேட் ஓப்பன்ல இருக்கு.

அதுல கொஞ்ச பேர்த்தோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

இந்த டெம்பிள்க்கு எண்ட்ரன்ஸ்ல ஸ்டெப் போட்ருக்காங்க.